C ல் Constructorகள் மற்றும் Destructorகள் குறித்த ஸ்போகன் டுடோரியலுக்கு நல்வரவு
இதில் நாம் கற்கபோவது Constructorகள் constructorகளின் வகைகள் Destructorகள்
இதை சில உதாரணங்களின் உதவியுடன் செய்யலாம்
இதை பதிவுசெய்ய நான் பயன்படுத்துவது உபுண்டு இயங்குதளம் பதிப்பு 1110 g கம்பைலர் பதிப்பு 461
Constructorகளுக்கான அறிமுகத்துடன் ஆரம்பிக்கலாம் கன்ஸ்ட்ரக்டர் என்பது ஒரு மெம்பர் பங்ஷன்
இது கிளாஸ் பெயர் போன்ற அதே பெயரை கொண்டிருக்கும்
Constructorகள் மதிப்புகளை திருப்பாது
ஆப்ஜெக்ட் உருவாக்கப்படும் போது இது தானாக கால் செய்யப்படுகிறது
Constructorகளின் வகைகள் பாராமீட்டரைஸ்ட் Constructorகள் கோப்பி Constructorகள் மற்றும் டிஃபால்ட் Constructorகள் இப்பொது Destructorகள் பற்றி காண்போம்
Destructorகள் ஒதுக்கப்பட்ட memoryஐ திரும்பபெற பயன்படுகின்றன
ஒரு ஆப்ஜெக்ட் அழிக்கப்படும்போது இவை கால் செய்யப்படுகின்றன
டிஸ்ட்ரக்டர் க்கு argumentகளும் இல்லை ரிட்டர்ன் typeகளும் இல்லை
Constructorகள் மற்றும் Destructorகளுக்கு உதாரணத்தை காண்போம் எடிட்டர் ல் ஏற்கனவே டைப் செய்து வைத்துள்ள கோடு ஐ திறக்கிறேன்
நம் பைல் பெயர் கான்ஸ் ஹைபன் டெஸ்ட் டாட் சிபிபி என்பதை கவனிக்கவும் இந்த ப்ரோகிராமில் கன்ஸ்ட்ரக்டர் ஐ பயன்படுத்தி இரு எண்களின் கூட்டலை செயல்படுத்துவோம் இப்போது கோடு ஐ விளக்குகிறேன்
இது நம் ஹெடர் பைல் அயோஸ்ட்ரீம் இங்கே ஸ்ட்ட் நேம்ஸ்பேஸ் ஐ பயன்படுத்துகிறோம் பின் கிளாஸ் அடிஷன்
ஆ மற்றும் ப் இன்டிஜர் variableகள்
இவை கிளாஸ் அடிஷன் ன் பிரைவேட் memberகள் ஆகும் இங்கே பப்ளிக் ஸ்பெசிஃபையர் உள்ளது பின் கன்ஸ்ட்ரூட்டர் அடிஷன் உள்ளது கிளாஸ் பெயர் போன்ற அதே பெயரை கன்ஸ்ட்ரக்டர் உம் கொண்டுள்ளது
இங்கே இரு arguementகளை பாஸ் செய்துள்ளோம்
இப்போது ஒரு டிஸ்ட்ரக்டர் ஐ டிஃபைன் செய்துள்ளோம் அதற்கு destructorகளின் பெயருக்கு முன் ஒரு டில்டே குறியை பயன்படுத்துகிறோம்
இது ஒரு பப்ளிக் பங்ஷன் ஆட்
இது ஆ மற்றும் ப் ன் கூடுதலை திருப்புகிறது
இங்கே ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்பரேட்டர் ஐ பயன்படுத்தி கன்ஸ்ட்ரக்டர் ஐ அணுகுகிறோம் ஆ மற்றும் ப் பிரைவேட் memberகள்
பிரைவேட் memberகளை அணுக எக்ஸ் மற்றும் ய் ஐ பயன்படுத்துகிறோம்
பின் டிஸ்ட்ரக்டர் ஐ அணுகுகிறோம் இதில் மெமரி டீலோகேஷன் என அச்சடிக்கிறோம் இது நம் மெயின் பங்ஷன்
இங்கே கிளாஸ் அடிஷன் க்கு ஒரு ஆப்ஜெக்ட் ஒப்ஜ் ஐ உருவாக்குகிறோம்
பின் இரு argumentகள் 3 மற்றும் 4 ஐ பாஸ் செய்கிறோம்
3 எக்ஸ் ல் சேமிக்கப்படும் 4 ய் ல் சேமிக்கப்படும்
அதாவது ஆ ன் மதிப்பு 3 மற்றும் ப் ன் மதிப்பு 4
argumentகளை கொண்டிருக்கும் கன்ஸ்ட்ரக்டர் பாராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் எனப்படும் எனவே இது பிரமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர்
இங்கே ஆப்ஜெக்ட் ஒப்ஜ் ஐ பயன்படுத்தி பங்ஷன் ஆட் ஐ கால் செய்கிறோம்
பின் கூடுதலை அச்சடிக்கிறோம்
இது நம் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்
இப்பொது ப்ரோகிராமை இயக்குவோம்
Ctrl Alt மற்றும் ட் விசைகளை ஒருசேர அழுத்தி டெர்மினல் விண்டோவை திறக்கவும்
கம்பைல் செய்ய டைப் செய்க g ஸ்பேஸ் கான்ஸ் ஹைபன் டெஸ்ட் டாட் சிபிபி ஸ்பேஸ் ஹைபன் ஒ ஸ்பேஸ் கான்ஸ் எண்டரை அழுத்துக டைப் செய்க டாட் ஸ்லாஷ் கான்ஸ் எண்டரை அழுத்துக காட்டப்படும் வெளியீடு சும் இஸ் 7 மற்றும் மெமரி டீலோகேஷன் இப்போது டிஃபால்ட் constructorகளுக்கான ஒரு உதாரணத்தை காண்போம் நம் ப்ரோகிராமுக்கு வருவோம்
கோடு ஐ ஏற்கனவே டைப் செய்துள்ளேன்
நம் பைல் பெயர் டிஃபால்ட் டாட் சிபிபி என்பதை கவனிக்கவும் கிளாஸ் ல் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் டிக்ளேர் செய்யப்படவில்லை எனில் பின் கம்பைலர் அதை அந்த கிளாஸ் ன் ஒரு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் ஆக எடுத்துக்கொள்ளும்
கோடு ஐ விளக்குகிறேன்
இது நம் ஹெடர் பைல் அயோஸ்ட்ரீம்
இங்கே ஸ்ட்ட் நேம்ஸ்பேஸ் ஐ பயன்படுத்தியுள்ளோம் பின் கிளாஸ் சப்ட்ராக்ஷன் உள்ளது பின் பப்ளிக் ஆக டிக்ளேர் செய்யப்பட்டுள்ள ஆ மற்றும் ப் உள்ளது இங்கே சப் பங்ஷன் உள்ளது
இருargumentகள் இன்ட் ஆ மற்றும் இன்ட் ப் ஐ பாஸ் செய்துள்ளோம் இது இரு எண்கள் ஆ மற்றும் ப் ஐ திருப்புகிறது இது டிஃபாலட் கன்ஸ்ட்ரக்டர்
இங்கே ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்பரேட்டர் ஐ பயன்படுத்தி டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் ஐ அணுகுகிறோம் இது மெயின் பங்ஷன்
இதில் ஒரு வேரியபிள் எக்ஸ் ஐ டிஃபைன் செய்துள்ளோம் இங்கே சப்ட்ராக்ஷன் ன் ஒரு ஆப்ஜெக்ட் ஸ் ஐ உருவாக்குகிறோம் பின் ஆப்ஜெக்ட் ஸ் ஐ பயன்படுத்தி பங்ஷன் சப் ஐ கால் செய்து இரு argumentகள் 8 மற்றும் 4 ஐ பாஸ் செய்கிறோம் பின் வேரியபிள் எக்ஸ் ல் முடிவு சேமிக்கப்படுகிறது இங்கே வித்தியாசத்தை அச்சடிக்கிறோம்
இது நம் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்
இப்பொது ப்ரோகிராமை இயக்குவோம்
நம் டெர்மினலுக்கு வருவோம்
கம்பைல் செய்ய டைப் செய்க g ஸ்பேஸ் டிஃபால்ட் டாட் சிபிபி ஸ்பேஸ் ஹைபன் ஒ ஸ்பேஸ் டெஃப் எண்டரை அழுத்துக டைப் செய்க டாட் ஸ்லாஷ் டெஃப் எண்டரை அழுத்துக பெறப்படும் வெளியீடு டிஃபரன்ஸ் இஸ் 4 நம் ப்ரோகிராமுக்கு வருவோம்
இங்கே பங்ஷன் க்குள் argumentகளை பாஸ் செய்திருப்பதை காணலாம்
முந்தைய உதாரணத்தில் ஆப்ஜெக்ட் னுள் argumentகளை பாஸ் செய்தோம் இங்கே ஆப்ஜெக்ட் ஐ பயன்படுத்தி ஆர்குமென்ட் களை பாஸ் செய்துள்ளோம் இப்போது நம் slideகளுக்கு வருவோம்
சுருங்கசொல்ல இந்த டுடோரியலில் நாம் கற்றது Constructorகள்
எகா
அடிஷன் பாராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர்
அடிஷன் ஒப்ஜ் 3 4 Destructorகள் எகா
Addition டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர்
சப்ட்ராக்ஷன் பயிற்சியாக டிவிஷன் என்ற ஒரு கிளாஸ் ஐ உருவாக்குக அந்த கிளாஸ் க்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஐ உருவாக்குக
கொடுக்கப்படும் இரு எண்களை வகுக்கும் ஒரு பங்ஷன் டிவைடு ஐ உருவாக்குக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
மேலும் தகவல்களுக்கு contactspoken tutorialorg க்கு மின்னஞ்சல் எழுதவும்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
நன்றி